முற்றிலும் அதிக அளவில் மரங்கள் இங்கு காணப்படுகின்றன.

இத லைட் செட்டிங் பண்ணி இர்க்காங்க.

ரோடிருக்கு அந்த ரோட்ல பாத்தீங்க அப்டின்னா பஸ் ஒன்னு நின்னுட்ருக்கு எல்லோ கலர்ல .

அ பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பேக்கரி இருக்கு.

இன்னொரு பக்கோ இருக்க கேட்டு ஓபன்ல இருக்கு.

அதை சுற்றிலும் அதிக அளவில் மரங்களும் இருக்கு.

ஆப்போசிட் சைடுல ரெண்டு பேர் நின்னுட்ருக்காங்க.

மேல லைட் செட்டிங் எல்லா போட்ருக்காங்க.

ஒரே ஒரு மரத்தில் இலை இல்லாமல் இருக்கிறது.

ரெண்டு டேபிள் போட்றுக்காங்க அத ஒட்டி சேரு இருக்கு.

அஞ்சு பேர் இருக்காங்க ரெண்டு பெண்கள் மூணு ஆண்கள் இருக்காங்க.

கலர் கலரா ரெண்டு பேசன் மாதிரி வெச்சிருக்குறாங்க.

இதுல பாதி பில்டிங் பெயிண்ட் பண்ணிருக்குறாங்க பாதி பில்டிங் பெயிண்ட் பண்ணாம இருக்கு.

அதுல ஒரு மூணு பேர் இருக்காங்க அந்த பில்டிங்குள்ள .

அதுல ஃபுல்லா மூடுன மாதிரி கிளாஸ் ஆல மூடி இருக்காங்க.

நேம் போர்டு வச்சுருக்காங்க அந்த ஷாப்க்கு வெளில.

இங்க ஒரு பெஸ்டிவல் நடந்துட்ருக்கு.

ஒரு ஆடு இதுல டார்க் பிரவுன்ல இருக்கு.

நறைய பேர் இதுல தலையில தொப்பி அணிஞ்சிருக்காங்க.

இந்த பில்டிங் வைட் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

இங்க நெறைய வகையான மேட்கள் வச்சிருக்காங்க.

இது ஒரு பைக் ஷாப் .

இதை சுற்றி நெறைய மரங்கள் இருக்கு.

பெட்ரோல் பங்க் சுத்தி சீலிங் ஃபுல்லா லைட் செட் பண்ணிருக்குறாங்க.

இங்கு கராத்தே பயிற்சி நடந்து கொண்டிருக்கின்றது.

அதை சுற்றி வேலி மாதிரி சின்ன சின்ன கட்டை அடிச்சு வெச்சிருக்காங்க.

இந்த தாத்தா வந்து பஸ்ல ஏர்றாரு.

கோபுரத்திலருந்து கலர் கலர் பேப்பர்னால அலங்காரோ பண்ணிருக்காங்க.

கற்களால் ஆன பாதை ஒன்னு அமைக்கப்பட்ருக்கு.

கடைக்கு வெளிய ஒரு பழக்கட இருக்கு அதுல நெறைய பழங்கள் இருக்கு.